ஒரு திங்கள் கிழமை மாலையில் மங்கலேஷ்வரி அம்மாள் முதலில் எல்லாரிடமும் திருப்பரம்குன்றம் போனால் கோவிலில் சோழ ஆராதனா தரிசனம் முடிந்த பின் லோகநாத் அவர்கள் வீட்டுக்கு போய் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அங்கிருந்து விடைபெற்றுக்கொண்டு புரணியின் பழைய தோழி கமலாவின் வீட்டுக்கு போய் சிறிது நேரம் இருந்தார்கள், கமலாவுக்கு பெண் குழந்தை பிறந்து இரண்டு முன்று நாட்கள் ஆகிருந்தன. கமலாவின் தாய் வெள்ளி தட்டு நிறைய பத்திரையும் தாம்பூலமும்

செண்பக பூங்குயில் போல் மஞ்சள் பொன் நிறத்துக்கு தவழந்த குழந்தையும் பூரணி பார்த்தால் வா பூரணி அப்படியே உக்காந்துக்கோ இலங்கைக்குலாம் போய் சுத்திட்டு வந்தியாமே பிரயாணம் சுகமா இருந்ததா என்று கமலா அன்புடன் விசாரித்தால் அவளிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தால் பூரணி போய்ட்டு வரேன் கமலா அடுத்த வாரம் Calcutta க்கு போறேன் திரும்பி வந்ததும் மறுபடியும் உண்ண வந்து பாக்குறேன். உடம்ப நல்லா கவனிச்சிகோ என்று விடைபெற்று கொண்டு பூரணி எழுந்த போது உனக்கு என்ன மா Calcutta க்கு போவ America க்கு போவ தேர்தல்ல கூட நீக்குறனு கேள்விப்பட்டேன்.

பூட்டி கிடந்த தங்கள் வீட்டு சாவி வாங்கி கொண்டு போய் திறந்து பார்த்துவிட்டு வந்தால் பூரணி எதுக்காக இங்க ஒரு வீட்ட பூட்டி போட்டுக் கொண்டு தண்டத்துக்கு வாடகையும் கொடுக்குற பேசாம எல்லாத்தையும் ஒலிச்சிக்கிட்டு மதுரைகே வந்துரு நம்ம வீட்டு மாடி முழுசயும் உனக்கு விட்டுறேன் என்றால் மங்கலேஷ்வரி அம்மாள் பூரணி அதற்கு உடனடியாக இணங்கி விடவில்லை பாக்கலாமா இப்போ ஒண்ணும் அவசரம் இல்லை என்று சொன்னால் தம்பி சம்பந்தனும் தங்கை மங்கையர்கரசியும்

இவற்றை எல்லாம் சிந்தித்து தீர்மானமாக முடிவு செய்தகொண்டப்பின் தான் அந்த அம்மாள் பூரணியிடம் அந்த கேள்வியே கேட்டார். நீ மட்டும் தனியா இங்க ஒரு வீட்ட வச்சிக்கிட்டு என்ன செய்ய போற டி

அன்றைக்கு மாலையில் திருபறங்குன்றம் சென்ற அவர்கள் மதுரைக்கு திரும்பும் போது எட்டு மணிக்கு மேல் ஆகிவிட்டது, அன்று இரவு நெடு நேரம் உறக்கம் வராமல் படுக்கையில் புலம்பி கொண்டுஇருந்தால் பூரணி சிந்தனைகளின் தவிப்பிள் திகழ்கியது அவள் உள்ளம்

அதை விட இப்போது பயத்துடனும் மரியாதையுடனும் பார்பதை அவள் தெரிந்து கொண்டால் மேடை திருபுகழ்ச்சி வெளிநாட்டு பயணம் தேர்தல் எல்லாம்மாக சேர்த்து சாதாரண மக்கள் அருகில் நெருங்க கூஷியும் தயங்கியும் ஒதுங்குகிற ஒரு கவுரவத்தை தம்மிடம் கொண்டு வந்து சேர்த்து விட தொடங்கி இருப்பது அவளுக்கு விளங்கியது, இப்போது அவளை எங்கே சந்தித்தாலும் யார் சந்தித்தாலும் தேர்தலை பத்தியும் அரசியலை பத்தியுமே பேசுகிறார்கள், சந்திக்குகிறவர்கள் தேர்தலலையும் அரசியலையும் விட்டு வேறு ஏதாவது மனம் நிறைந்து பேச மாட்டார்களா என்று அவளே எங்கும் படி ஆகி விட்டது அடுத்து சில நாட்களில் Calcutta க்கு புறப்படுவதற்கான உற்சாகமான ஏற்பாடுகள் தொடங்கவே சிறிது நிம்மதி அடைந்தால் பூரணி தேர்தல் காண ஆடம்பர ஏற்பாடுகளை அறவே கை விட்டு விட்டார் அரவிந்தன் புரணியும் தேர்தலுக்கு நிற்கிறாய் என்று மக்களுக்கு தெரிவதை விட அதிலுமாக எந்த விளம்பரமும் செய்ய கூடாது என்று முருகானந்திடம் அழுத்தமாக சொல்லி இருந்தான் அரவிந்தன் ஆனாலும் முருகானந்தம் உளவியல் தெரிந்தவனாக நடந்து கொண்டான் பொதுமக்கள்ளாகவே கூட்டம் போட்டு விளம்பரம் செய்யுர மாதிரி ஆங்காங்கே நண்பர்களிடம் ரகசியமாக சொல்லி ஏற்பாடு செய்திருந்தான் அவனுடைய ஏற்பட்டால் ஆடம்பரம்யின்றி

பூரணிக்கு துணையாக மங்கையரசி அம்மாளும் Calcutta க்கு போய்விட வேண்டுமேன்டு ஏற்பாடு ஆகியிருந்தது அவர்கள் Calcutta புறப்படுவதற்க்காக பயணம் தொடங்கிறதுக்கு ஜலத்தியற்க்கு முந்தய நாள் காலை அரவிந்தன்னூடைய வாழ்க்கையில் இமயமலை சரிந்தது போல் ஒரு மாபெரும் மாறுதலை உண்டாக்கியது, Burma காரரின் சிறுவிதமான சுழ்ச்சி ஒன்று அவருடைய வாழக்கையே தலை கீழாக புரட்டி போட காத்திருந்தது. தன்னுடைய நிகழற்ற தன்னடக்கம் பங்கினால் அந்த மாறுதலையும்

போல் அச்சயம் வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தன அரவிந்தன் தன்னுடைய அறையில் ஊரில் இருந்து சித்தப்பாவின் நிலங்களை விற்று அதன் கொண்டு வந்திருந்த தொகையில் தேர்தலுக்காக முதலீடு செலவு அளித்த சிறிய பகுதித் தவிர என்னது இது எல்லாம் அத்தை விட்டு கடன்களை அடைக்கவும் புது இயந்திரங்கள் வாங்கவும் செலவிட பட்டிருந்தது அவன் அப்படி தன் பணத்தை செலவிட்டு நிலமையே சரி கட்டியிருக்கா விட்டால் அத்தை வீட்டு நிர்வாகம் கடனில் மூழ்க நேரிட்டிருக்கும் அது நேரிடாமல் காப்பாத்தி விட்ட பெருமிதத்தோடு வரவு செலவு கணக்கை பார்த்துகொண்டிருந்தான் அவன் அப்போது மீனாச்சிசுந்தரத்தின் வீட்டிலிருந்து வேலை ஆள் வந்து கூப்பிட்டான் தெரியுமா உங்கள கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க, பெரிய அம்மா என்று தான் திருமதி மீனாச்சிசுந்தரத்தை வேலைக்காரர்கள் அனைவரும் மரியாதையாக அழைப்பார்கள். கடைசி பெண்ணின் திருமண ஏற்பாடு பற்றி ஏதாவது நம்மை கலந்து பேசவேண்டி இருக்கும் அல்லது சிறிய பையனின் படிப்பு பற்றி தான் இருக்கும் இரண்டும் இல்லாவிட்டால் சிக்கிரம் திருமணம் செய்து கொள்ள சொல்லி எனக்கு அறியுரை கூறுவதற்காக இருக்கும் என்று நினைத்து கொண்டே புறப்பட்டு போனான் அரவிந்தன் ஆனால் முற்றிலும் வேறான நிகழ்ச்சி அங்கே அவனை எதிர் கொண்டது திருநெல்வேலியில் இருந்தும் திருச்சியில்யிருந்தும் இருந்தும் மீனாச்சிசுந்தரத்தின் இரண்டு மாப்பிள்ளைகளும் வந்துருந்தார்கள் என்ன இரண்டு மாப்பிள்ளைகளும் கட்சி சேர்ந்துகிட்டு வந்துருக்குறது மாதிரி இருக்கே என்று கலகலப்பாக வரவேற்ற அரவிந்தன் பதிலுக்கு அவர்களிடம் கலகலப்பை காணாமல் மறந்தான் உட்புறம் கதவு அருகில் திருமதி மீனாச்சிசுந்தரம் தென்பட்டால் என்ன அம்மா கூப்பிட்டு அனுப்பினங்கலாமே அந்த பெரிய அம்மாயிடம் கேட்டான் அரவிந்தன் அந்த அம்மால் முகத்திலும் வழக்கமாக இருக்கும் ஏதோ ஒரு ஒளி குறைந்திருக்கிறது என்று அவனுக்கு தோன்றியது அப்படியாக அந்த அம்மாள்லும் அவனுக்கு பதில் சொல்ல தயங்கி நின்றால்

உன் கிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காகதான் கூபிட்டு அனுபினேன் அரவிந்தன் உக்கார்ந்தான் அந்த அம்மா தொடங்கினால் மாப்பிள்ளை இரண்டு பேரும் வேலையே விட்டுட்டு வந்துருக்காங்க press நிர்வாகத்த அவங்க எடுத்திட்டு புதுசா மாம்பழம் எல்லாம் பேயுது வியாபாரத்த பெருசா வழக்கணும்னு ஆசப்படுறாங்க press விரிவாக்கம் பண்ணுறதுக்கு இந்த ஊருலயே தெரிஞ்சவங்க யாரோ பணம் போரட்டி தரதா இணங்கிருக்காங்கலாம் அந்த அம்மாள் தயங்கி தயங்கி ஒரு விதமாக கூறி முடித்தால் அது வரை பேசாமலே இருந்த இரண்டு மாப்பிள்ளைகளில் மூத்த மாப்பிள்ளை அரவிந்தனை நோக்கி சிறிது கடுமையாகவே இரைந்தான் யாரோ தமிழ் பண்டிதர் ஓட பொண்ணுக்கு கேரியல் விளம்பரம் அடிக்கவும் மனம் போனா போக்கில நீயும் உன் நண்பர்களும் குடியிருக்கவும் அரட்டை அடிக்கவுமா மாமா உன் கிட்ட press வச்சி குடுத்துட்டு போனாங்க

அரவிந்தனுக்கு நெஞ்சம் கொதித்தது வாய் ஏதேதோ பேசவிட துடித்தது அந்த பெரிய அம்மாளின் பெருந்தன்மையில் நம்பிக்கை வைத்து ஏதோ கூறுவதற்காக அம்மா என்று அந்த அம்மாளின் நோக்கி பேச வாய் அடைத்தான் நீ சொல்லுவதற்க்கு ஒண்ணும் இல்லை நான் கேக்கவும் ஒண்ணும் இல்லை என்று கூறாமல் கூறுவது போல் விருட்டெண்டு முகத்தை திருப்பி கொண்டு அந்த அம்மாள் உக்கரம் போல் மறைந்து விட்டால் பெருந்தன்மை நிறைந்த திருமதி மீனாச்சிசுந்தரம் தான் சொல்லும் முயன்றதை கேக்கவே தயாராயில்லாத போது ஒரு செய்ய என்ன இருக்கிறது முரட்டு தானமாக தன்னை தூக்கி எரிந்த மாப்பிள்ளைகளை பதிலுக்கு ஏதாவது பேசிஇருக்கலாம் அவன் அப்படியும் பேசவில்லை உள்ளே போய் இந்தாங்கமா சாவி கொத்து என்று அந்த அம்மாளின் கால்யடியில் சாவி கொத்தை வைத்து வணங்கி விட்டு மௌனமாக தலை குனிந்து வெளியேறினான் அரவிந்தன் பல ஆண்டுகளுக்கு முன் அநாதை சிறுவனாக இரயில் பாதையிலயே நடந்து கிராமத்தில் இருந்து வெளி ஏறிய பழைய சம்பவம் கொஞ்சம் நினைவுக்கு வந்தது அவனுக்கு தன்னுடைய வாழ்வில் நிகழந்த இந்த சரிவை யாரிடமும் அவன் வெளியிடவில்லை ஒன்றுமே நிகலாதது போல்

பூரணி முருகானந்தம் எதற்க்கும் தன் வாயால் அந்த செய்தியே தெரியவிடவில்லை அவன் அத்தியாயம் முப்பத்தி முன்று முடிவடைந்தது இந்த நாவல் மொத்தம் முப்பத்தி ஏழு அத்தியாயங்களை கொண்டது அடுத்த பகுதி தான் இறுதி பகுதி அதுல கடைசி நான்கு அத்தியாயங்களையும் நாம வாசிக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா channel க்கு புதுசா வந்திருந்தைங்கனா மறக்காம channel subscribe பன்னிக்கோங்க அடுத்த பகுதியை சந்திப்போம் நன்றி.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

வணக்கம் ராகுல்

ஹம் so பொதுவா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நடக்கிறது இந்த பண்டிகை நாட்கள் சொல்லுவோம் எந்தெந்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் சொல்லுவோம் ஆஹ் அப்புறம் தமிழ் புத்தாண்டு ஆடி பதினெட்டு அஹ் அது என்னது ஆயுத பூஜை தீபாவளி இதை ரொம்ப விமரிசையா கொண்டாடக்கூடிய பண்டிகை வந்து தீபாவளி பொங்கலும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் correct தான ஆமா ராகுல் இப்போ அந்த பொங்கல் நாள் வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் நடக்கும் அஹ் மித்ரா நீங்க பொங்கல் நாள்ல என்னவெல்லாம் பண்ணுவீங்க முதல் நாள் வந்து ஒரு பொங்கல் வரும் அந்த பொங்கல்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த துணி எல்லாம் கொளுத்துவாங்க மறுநாள் வந்து தைப்பொங்கல் ஆமா போகி நீங்க சொல்றது அந்த போகிப்போண்டிகை பண்டிகைக்கு வந்து துணி இதே மாதிரி waste ஜாமான்லாம் இதோட நம்ம இதாகணும் கெட்டதெல்லாம் அழிச்சிட்டு நல்லது இதாகணும்னு சொல்லுவாங்க அடுத்த பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சூரிய பொங்கல் சூரியனை வழிபடுவாங்க அந்த வயல் விவசாயம் பண்றவங்க எல்லாம் அது பண்ணுவாங்க தைப்பொங்கல் அப்புறம் வந்து மாட்டுப்பொங்கல்ன்னு ஒண்ணு கொண்டாடுவோம் அதுல பார்த்தீங்கன்னா மாடு, ஆடு எல்லாமே குளிப்பாட்டி அதுக்கு மாலை போட்டு அதைபொங்கல் இது பண்ணி பொங்கல் படைச்சு மாடுக்கு அது கும்பிடுவோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஹ் இன்னொன்னு ஒரு பொங்கல் சொல்லுவாங்களே அந்த பொங்கலும் கொண்டாடுவோம் கன்னிப் பெண்கள் எல்லாருமே அந்தப் பொங்கல் பொங்கல் பண்ணி கொண்டாடுவோம் ராகுல் கண்டிப்பா மித்ரா இப்போ நீங்க வந்துட்டு நகர வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கறதுனால இதைப்பத்தி உங்களுக்கு தெரியலைதானே இந்த காரணம் பொங்கல் மாட்டுப்பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு ஆஹ் இருக்கேன் இருக்கேன் line கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது விட்டு விட்டு கேக்குது சரி சரிங்க மித்ரா ரவினா இந்த மாட்டுப்பொங்கல் நீங்க எப்படிலாம் கொண்டாடுவீங்க

கிறிஸ்துமஸ் நியூ இயர் எஸ்ட்டேர் இதப்பத்தி நான் அப்புறமா சொல்றேன் நீங்க அந்த பொங்கல பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதும் எனக்கு deep பா சொல்லுங்க

தைப்பொங்கல் ஆஹ் சூரிய பொங்கல்ன்னு சொன்னாங்க தைப்பொங்கல்ன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல அது வந்துட்டு ஒரு நாள்ல கொண்டாடிட்டு முடிச்சிருவோம் இந்த மாட்டுப்பொங்கல் அதுக்கப்புறம் காணும் பொங்கல் இது மட்டும்தான் விவரிச்சு ரொம்ப அதிகமா

அதாவது ஊர்ல உள்ள எல்லா மாடுகளும் ஒரே இடத்துல கூட்டிட்டு வந்து இப்ப எங்க தெரு இங்க இருக்குன்னா அந்த தெருவுல உள்ள மாடுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஒரே ஊர்ல வச்சு ஒரே கோயில வச்சு சாமி கும்பிட்டு அந்த கோயிலுக்கு வெளியில வச்சு அந்த மாட்டுக்கு எல்லாத்தையும் படைச்சு பொங்கல் ஊட்டுவோம் அதே போல காணும் பொங்கல் காணும் பொங்கல் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க எல்லாம் ஜடையை வச்சு அதுல பூ கட்டிட்டு அந்த கும்மியடி கேள்விபட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே விளையாடுவாங்க அதே போல சில விளையாட்டுப் போட்டிகள் எல்லாம் நடக்கும் கபடி இதெல்லாம் அதே இதுல பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இருக்கிறதுலயே அது ஒரு வீர விளையாட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம அதுல சரி போனா இன்னும் ஒரு பிரம்மாண்டமா நடக்கும் எங்க ஊர் side லயும் அது நடக்கும் ஜல்லிக்கட்டு அப்புறம் மாட்டு வண்டி ஓட்டப் பந்தயம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல விவரிச்சு அந்த பொங்கல் பண்டிகையை வச்சு நிறைய கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அஹ் மித்ரா இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா